கேக்குதா மகா

ஆஹ்

ஆஹ் கேக்குது

ஆஹ் எல்லாம் நல்லா இருக்காங்க leave ல எங்கயும் போகல வெளியில ஆஹ் ஹம் எங்கயும் போல. உம் பொங்கலுக்கு எல்லாம் எப்படி

ஆஹ் வாங்கிட்டேன் நீ நான் இப்பதான் ஃபிளிப்கார்ட்ல online order போடலாம்னு இருக்கேன். எப்படி two days ல வந்துருன்ற நம்பிக்கை. அப்படி இல்ல. அதுதான் கொஞ்சம் சொல்லு எப்படி order போடறதுன்னு அஹ் சொல்றேன் fast delivery கொடுத்தா two days ல வந்துரும் உம் அது சொல்லு, எப்படி order போடறதுன்னு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 இல்ல வச்சிட்டிருக்கேன் இருக்கு சொல்லு அஹ் upload கொடுக்கணும் அது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

ஆஹ் mobile number கேட்குது

அஹ் type பண்ணிட்டியா

அஹ் OTP வந்திடுச்சு உம் OTP போ~ போடு

op~ open ஆயிடுச்சா உம் இரு wait பண்ணு signal வேற கம்மியா இருக்கு

dress order உன்னோட name உன்னோட profile detail இருக்கும்ல இங்க corner ல profile ட்ட account

ஆஹ் அதுல போய், உன் name குடுத்துரு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 ஆஹ் சரி உம் போட்டேன்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 dress எல்லாம் இருக்கு bangle ஒண்ணு, இதுல நல்லா இருக்கு ஃபிளிப்கார்ட்ல

அதை போய் click பண்ணு, அந்த image போயிட்டு. எதுவோ அது அந்த நீ எது வாங்கணுன்னு இருக்கியோ அந்த image click பண்ணு

click பண்ணிட்டியா? இப்போ கீழே வந்து add to cart அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதா buy now அப்படின்னு சொல்லிட்டு

swipe பண்ணி பாரு, கீழே காட்டும்.

ஆஹ் அதிலே வந்து add to cart அப்படின்றதை click பண்ணு ஆஹ் அப்புறம், click பண்ணிட்டேன்னா, இப்போ நேரா வந்து, அது shopping card ல போய் நின்றும் நம்ம அதுல போயிட்டு இப்ப அந்த corner ல right hand side ல, மேல corner ல இருக்கும் பாரு shopping card ன்னு சொல்லிட்டு

ஆஹ் அதை click பண்ணு உம் பண்ணிட்டேன் அப்புறம் add to cart கிட்ட அந்த நீ click பண்ண card அங்க இருக்குல்ல

ஆஹ் அதை வந்து இப்ப அதுல வந்து rate எல்லாமே அதுல குடுத்துட்டு இருப்பாங்க இப்ப அதுல போயிட்டு அஹ்

address கேக்குதா இரு இரு கொஞ்சம் slow வா சொல்லுடி. எனக்கு slow ஆ வருது

உம் ஆஹ் address போடணுமா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 address உ வீட்டு numberpin code உ

அப்புறம் current அதோட என்னது nearby என்ன உங்க வீட்டுக்கு nearby இப்ப கோயில் இல்லன்னா ஏதாவது church உ

வீட்டுக்கு பக்கத்துல இருக்கறது

அஹ் number mention பண்ணிட்டியா எல்லாமே details, pin code pin code குடுத்துட்டியா

அஹ் ஹம் அப்புறம் ஆஹ் கீழே வந்து pin code லாம் போட்ட உடனே okay next ன்னு கேக்கும் கீழே next அந்த option குடுத்த உடனே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

next வந்து cash on delivery அடுத்த option ல cash on delivery

cash on delivery தான். ஆஹ் cash on delivery தான் நல்லா இருக்கும். சரி cash on delivery கொடு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 அஹ் cash on delivery குடுத்துட்டியா இப்போ வந்து, ஒரு forty rupees extra ஆயிருக்கும் இல்லை இப்ப அவங்களோட shipping charge வரும் so அதனால forty fifty extra ஆகும். ஒரு, ஒரு product க்கு shipping charge கிடையாது. ஒரு, ஒரு product க்கு ship~ shipping charge வரும்

ஆஹ் இப்ப வந்து okay போடு shipping charge வந்தவுடனே continue ன்னு குடு

அப்புறம் confirm order ஆ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு number காட்டுவாங்க. number three number இருக்கும், மேல

அஹ் அந்த three number வந்து, அதை அப்படியே கீழ type பண்ணு அந்த dash ல ஆஹ் இரு அஹ் place order கொடுத்துட்டியா, இப்போ confirm order ஆன்னு கேக்கும்

அஹ் click பண்ணவுடனே, order successful வந்துடுச்சா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

உனக்கு காட்டும். இந்த, இந்த date ல இங்க வந்துட்டு இருக்கு. இந்த date ல இங்க வந்துருச்சு. இப்ப, இந்த date ல வரும் அப்படின்னு சொல்லி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

ஆஹ் three days ல பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்ன வருது உம் அஹ் இதுல cancel இப்போ வந்து அஹ் நீ வாங்கின product நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ return option அப்படின்னு இருக்குல்ல

இப்ப வந்து product வீட்டுக்கு வந்ததுட்டப்புறம், உனக்கு வந்து அது இல்ல return பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே return option ஒண்ணு இருக்கும். அதை click பண்ணேன்னா ஆஹ் அவங்க வந்து two or three days கழிச்சு வந்து product வாங்கிட்டு போயிருவாங்க அது எப்படி return பண்ணும் நம்ம return ன option கொடுத்தாலே போதுமா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

கொடுத்துடுறாங்க உனக்கு. கொடுத்துட்டு, அவங்க போயிடுவாங்க so அப்புறம் வந்து, உனக்கு நீ அப்புறமாதானே பிரிச்சு பார்ப்ப பிரிச்சு பார்த்தா அது damaged ஆ இருக்கும் so damaged ஆ இருக்கு நீ என்ன பண்ணுவ திரும்ப அதுல போயிட்டு, இப்ப product delivery ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க message வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு. அதுல எவ்வளவு star குடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்.

so அதுக்கு கீழே வந்து return option அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த return option அ click பண்ணன்னா உன்னை கேக்கும், எதனால நீ return பண்ற, என்ன reason அப்படி சொல்லிட்டு கேக்கும்

அப்போ நீ வந்து அங்க fill பண்ணணும். இந்த damaged ஆ இருக்கு. அதுலயும் options குடுத்திருப்பாங்க அதுல என்ன option correct ஆ அந்த option நீங்க click பண்ணிக்கலாம் first அது next வந்து type பண்ண சொல்லுவாங்க என்ன type பண்ணணும் அஹ் next வந்து அஹ் அவங்க வந்து type பண்ணி mention பண்ண சொல்லுவாங்க. என்ன reason னுக்காக நீ return பண்ற என்ன problem அப்படி சொல்லிட்டு கேப்பாங்க நீ type பண்ணு first வந்து நம்ம option அ click பண்ணணும் next வந்து, நம்மளா own ஆ type பண்ணணும். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு

நீ type பண்ண உடனே next option வந்து type பண்ணிட்டியா next வந்து, அஹ் திரும்ப confirm கேக்கும் confirm return பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்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

காசு வந்து account க்குதான் போடுவாங்க. அவங்க கையில எடுத்திட்டு வந்து குடுக்க மாட்டாங்க நமக்கு. இப்ப உன்னோட product return வாங்கிட்டு போகும் போதும், சரி product வந்து call பண்ணி வாங்கிட்டு போயிருவாங்க

ஆனா வந்து காசு அவங்க அப்ப குடுக்க மாட்டாங்க. அவங்களை கேட்டோம்னு வச்சுக்கோயேன் account ல போடுவாங்க

அப்படின்னு சொல்லி அவங்க கையிலே கொடுத்திருக்க மாட்டாங்க so அதனால நீ என்ன பண்ணணும்னா account அஹ் உன்னோட account number உன்னோட name bank ஓட name உ அப்புறம் bank ல நீ என்ன name கொடுத்திருக்க அந்த name உ

குடுத்து, நீ confirm குடுத்தா within அஹ் என்ன ஒரு two days க்குள்ள வந்து உனக்கு money வந்து வந்துரும்.

அவங்க வந்து, அவங்க products வாங்கிட்டு போயிருவாங்க. உனக்கு two days ல, உன்னோட account க்கு money வந்திரும்

இப்ப வந்து எனக்கு அதே date ல வேணும் அப்படின்னா உனக்கு இன்னும் two days ல வேணும் அப்படின்னு சொன்னா நீ அதுல return exchange ன்னு இருக்கும் return exchange ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலயே

அதுல போயிட்டு நீ exchange ன்னு கொடுத்தேன்னா இப்போ அதையும் கேக்கும். எதனால நீங்க change பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்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

இல்லை, damaged ஆ இருக்கான்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் ஒண்ணு, ஒண்ணா குடுத்துட்டு வரணும் இல்லை, எனக்கு size வந்து ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு கொஞ்சம் size சின்னசா வேணும். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் click ஒண்ணு ஒரு ஒரு இதுவும்,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

அப்படி return பண்ணும்போது, உனக்கு money அதிகமா இருந்துச்சுன்னா இப்ப நீ அந்த product வாங்கும்போது, உனக்கு வேற product வாங்கற, அதுக்கு ஒரு hundred rupees extra வா இருக்குன்னா நீ அந்த hundred rupees extra வா குடுத்துட்டு நீ அந்த products அ வாங்கிக்கணும்

உம் ஏன் அது product இப்ப அவங்க வந்து delivery பண்றாங்க so நம்ம கிட்ட இருந்து delivery கொடுத்துட்டு, அவங்க உடனே போயிடுவாங்க money வாங்கிட்டு money வாங்கிட்டு போய்ட்டாங்கன்னா நாம அப்புறமா தானே product வீட்டுக்கு அஹ் உம் உள்ள எடுத்திட்டு வந்து தான நம்ம பிரிச்சு பார்ப்போம். அவங்க முன்னாடியே பிரிச்சு பார்த்தாலும் இல்ல damaged டா இருந்தாலும் அவங்க வாங்கிட்டு போக மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து அங்க message நம்ம போயிட்டு நம்ம phone ல போயிட்டு நம்ம போடணும் இந்த மாதிரி product damage ஆ இருக்கு அதனால நாங்க exchange பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம phone ல நம்ம message போடணும் அப்புறமா தான் அவங்க okay சொல்லி அவங்களுக்கு வே~ இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு delivery பண்றது ஒருத்தர் ஆனா, நம்ம return பண்ணும் போது, வாங்கிட்டு போறது, வேற ஒருத்தரா இருப்பாங்க அவங்களா இருக்க மாட்டாங்க

அப்புறம் நீ order பண்ண உடனே, நீ தப்பா இப்ப order பண்ணிட்ட அதுல

இப்ப உனக்கு அது cancel பண்ணனும்னா, அந்த shopping card ல நீ இப்போ நீ பாத்துட்டே இருப்ப சரி இதை எப்படி order பண்றதுன்னு, நம்மளே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ order பண்ண போவ

அப்படி நீ order பண்ண போகும்போது, இந்த order தெரியாமல் order ஆயிடுச்சுன்னா அதிலயே போய் கூட cancel பண்ணலாம்

அஹ் அதிலயே போய் எப்படி cancel பண்றதுன்னா, இப்ப நீ order பண்ணிட்டியா

order பண்ணி, அந்த order ல போயிட்டு பார்த்தேன்னா ஆஹ் இது காட்டும் அஹ் delivered எப்போ அப்படின்னு எல்லாம் date காட்டும்போது கீழே வந்து cancel ன்ற ஒரு option இருக்கும்

ஏன் cancel பண்றீங்க எல்லாத்துலையுமே reason கேக்கும். நான் எப்படி சொல்றது நீ return பண்றதுனாலும் reason குடுக்கணும் அஹ் exchange பண்றதுனாலும், reason குடுக்கணும். நம்ம cancel பண்ணணும்னாலும், எதுக்கு cancel அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்.

அந்த cancel option லையும் போயிட்டு நீ போடணும் எ~ mention பண்ணனும் எ~ என்னென்ன இது என்ன reason னுக்காக நீ cancel பண்ற product பிடிக்கலையா இல்ல மாத்தி order பண்ணிட்டியா இல்ல color அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும். நீ அதுல mention பண்ணேன்னா, அப்புறமா, அது order cancel ஆயிடும்